செரி செரி மத்தப்படி வேற எதுனாது course இதுலாம் இருக்கா

online லாம் பண்ண சொல்லுவாங்களே ஆமா அது மாதிரி தான் பண்ணிக்கணும் nttl course ன்னு இருக்கு. ஓ அதுலாம் உங்களுக்கு compulsory யா இல்ல ஆ first year ல compulsory ன்னு சொன்னாங்க இப்போ second year ல எதும் சொல்றது இல்ல ஆ first year ல பண்ணுனிங்களா compulsory ன்னு சொல்லி ஆ compulsory ன்னு சொல்லி register பண்ண சொன்னாங்க எல்லாரும் register பண்ணி course பண்ணனும் அப்படின்னு

நாலாம் பண்ணவே இல்ல ஏன்னா அதுலேயே ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் என்னவோ lockdown லயே போயிட்டு

அதுக்கு அப்புறம் semester period கம்மி பண்ணிட்டாங்க அதுனால அத அவுலவா கண்டுக்கல

அதுனால எதுவும் பண்ணல அது register பண்ண நம்ம அவங்க போடுற video பார்த்து படிச்சிக்கணும்

weekly weekly daily class இருக்குமா இல்ல weekly weekly அந்த மாதிரி தான் இல்லையா weekly weekly video upload பண்ணுவாங்க

assignment லாம் submit பண்ண தான் test ட்டெ எழுத முடியும் exam

அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு thousand pay பண்ணனும் ஒரு ஒரு exam எழுதலாம் ஆனா ம்ம் அது வந்து centre la போய் எழுதணும். ம்ம் வேற college ல போடுவாங்க எங்களோடது

எல்லா வகையான course யும் இருக்கும்ல எல்லா வகையானதும் இருக்கும்

ஆமா அப்படி certificate உனக்கு வேணாம் ன்னா நம்ம சும்மா knowledge develop பன்றதுக்காக பண்ணிரோம் ன்னா சும்மா fees கட்டாம படிச்சிக்களாம் ஆனா certificate லாம் தரமாட்டங்க என்ன இந்த certificate வாங்கி எப்படியும் online ல படிக்கிறனால நமக்கு அந்த knowledge அவலோ லாம் வளராது சும்மா என்ன எதுன்னு தெரிஞ்சி கிடாலம் அது போக resume ல போடுறதுக்கு ஆகும்.

என்னதான் நம்ம resume ல இதுலம் போட்டாலும் மே அவங்க இதுலம் ஒன்னும் பாக்க மாட்டங்களே அவங்க பாக்க போறது என்ன இவன் எப்படி இது பண்றான் அந்த group பா இருக்கும் போது அந்த நாலு பேரு அந்த group discussion ல தான் mostly இது பண்ணுவாங்க

அப்போ resume லயும் check பண்ணுவாங்களா சும்மா

ஆ என்ன வேற எதும் பண்ணிருக்கங்களா

ஆ இப்போ நீ எதுல join பண்ணிருக்க

ம்ம் பண்ணிக்கோ அதுதான் resume ல போடுறதுக்கு ஆகும்ங்கிறியே நான் இதுல பண்ணல outside போலாம்ன்னு இருக்கன் வெளி வெளிலயா எதுக்கு? Java அது மாதிரி எதாவது Course பண்ணலாம்ன்னு இருக்கேன் அது days monthly daily யும் போற மாதிரி இருக்குமா ஆமா daily class க்கனாக்கா அது

daily யும் one hour அது மாரி இருக்கும் coding தானா அதுக்குலாம் fees என்ன இதுலாம் basic உங்களுக்கே வந்துருக்கும் தானா வரலாயா

ஆஹான் ஆ இதுலாம் படிச்சி வைங்கன்னு சொல்லி சொன்னாங்களா College ல எப்படி ஆமா எதாவது ஒரு language தெரிஞ்சி வச்சிக்கிறது நல்லதுதான் அப்படின்னாங்க ஏன்னா நம்ம Core Company நீ சொல்லாம்லா எனக்கு மூனு language தெரியும் mam என்னோட mother tongue உருது, தமிழ் தெரியும் english தெரியும் இந்த language பாத்ததான்னு கேக்க வேண்டிய தானா அதுலாம் பாத்தது அவங்களுக்கு Computer கூட நான் எங்க போய் பேச போறான் கேளு அப்படிலாம் கேக்குறக்கு எனக்கு தைரியம் இல்ல நீ வேனா கேட்டுக்கோ இல்லப்பா பரவாயில்ல சும்மா நான் உன்னையா கேக்க சொன்னா அவ்ளோ தான்

ஏன்னா உங்க இந்த எங்க இதுக்குலாம் எப்படின்னா நானே கேள்வி பட்டுருக்கேன் எங்க College க்கு வந்துட்டு அந்த interview க்கு வருவாங்களா அப்போ அவங்களுக்கு வந்துட்டு first round வந்துட்டு normal ல aptitude இல்ல aptitude யும் verbal லும் வச்சிருவாங்க aptitude யும் english இந்த grammar test வச்சி Shortout பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு major என்ன என்ன இது இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் check பண்ணிப்பாங்க அதுக்கு அப்புறம் direct round ரெண்டாவது round ல mostly வெளில வந்துருவாங்க ஏன்னா program இது கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு

இல்லனா நீ இது தெரியும் அப்படின்னு போட்டு இருந்தனா அவங்க அதுல இருந்து உன்ன எப்படி மடக்கலாம் அப்படின்னு தான் question கேப்பாங்க அத நீ Crack பண்ணதான் உனக்கு இது இந்த TCS , Wipro இதுலாம் அப்படி தான் ஏன்னா என் friends சொல்லி கேட்டுருக்கேன் core company ல போறோம், Core company கிடைக்கட்டியும் நம்ம இது தெரிஞ்சி இருந்துச்சினா language எதாவது தெரிஞ்சி இருந்துச்சினா Software Side யும் போலாம் IT Side யும் போலாம்

அதுனால Core Company க்கும் போலாம் இதுக்கும் போலாம் தெரிஞ்சி வச்சிக்கிட்டோம்னா

அதுனால தான் வந்து எதாவது language இந்த உனக்கு government exam லாம் எழுதனும் னா அதுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணனும் அதுக்கும் எப்பவும் போல தான் normal ல prepare பண்ற மாதிரிதான் இல்ல இந்த engineering ல pass பண்ணனும் அப்படின்னா

இப்போ government லயே engineering வேலை லாம் கிடைக்கிதுல அதுக்கு நீ degree தான் முடிக்கனும் first அதுதான் degree முடிச்சிட்டு எதாவது exam மாதிரி எழுத வைப்பங்களா இல்ல exam எழுதி அதுல நீ Select ஆகனுமா

ஆ நீ இந்த placement training எல்லாம் போறலா அந்த aptitude verbal communication அதுலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியா தெரிஞ்சி வச்சிக்கோ ஏன்னா நீ வந்துட்டு aptitude Solve பண்ணா. தான் Second round க்கே போக முடியும். ஆமா first round யே அதுதான் அடுத்து தான் Programming லாம் தருவாங்க அது மட்டும் இல்லாம நீ இப்ப.வெளிலயே எதாவது TNPSC எல்லாம் prepare பண்ற அப்படின்னா aptitude ம், English ம் general Knowledge தான் first

ஆ ஆனா அதுலயும் நல்ல Sharp அ இருந்துக்கோ ஆ நம்ம Communication Skill லும் check பண்ணுவாங்க

அதுவும் இருந்ததான் நம்மலால Survive இப்போ இருக்குற World லாம் Survive ஆகுறது லாம் ரொம்ப கஷ்டம் அதுக்கு எதாவது நம்மால வந்துட்டு நம்ம develop பண்ணிட்டே இருந்த மட்டும் தான் அந்த Classes ல வந்துட்டு Seminar

செரி செரி பரவாயில்ல பரவாயில்ல இப்போதுத்துலா இருந்தே develop பண்ணுங்க அப்படின்னு ம்ம அப்படி இருந்தா தான் வந்துட்டு நம்மளும் அது என்னது நண்பன் படத்துல அவன் சொல்லுவனே ran ran ran ன்னு இல்லனா உனக்கு பின்னாடி வருவான் உன் ஏறி மதிச்சிட்டு போய்ட்டே இருப்பான்னு நம்ம எப்போட கொஞ்சம் gap விட்டோம் அப்படின்னா நம்மால தாண்டிட்டு எல்லாம். போயிருவாங்க

அவங்க எப்படியோ போய்ட்டு போறாங்க நம்ம life ஆ lead பண்ணுறதுக்காக நம்ம எதாவது பண்ணணும் இல்ல ஆமா பண்ணி தான் ஆகணும். வேற வழியில்ல பாத்துக்கோ ஆ

வேற என்ன அவ்ளோதான்

இப்ப தான் குளிச்சிட்டு கெளம்பிட்டு இருக்கன் ஒ ஓ இன்னைக்கு என்ன function எங்க கெளம்புற

இல்லை ஒரு party என் friend லாம் அவங்க birthday party celebrate பண்றங்கலாம் ஏதாவது ஒரு நல்ல restaurant hotel மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு பார்த்தன்

அ high five இருத்தாலும் ரொம்ப high five அ இல்லை வேணா ஓர் அளவுக்கு ஓர் அளவுக்கு நல்லா food யும் நல்லாயிருக்கணும் நல்லாவும் இருக்கனும் அந்த மாதிரி வந்துட்டுட்டு ஒரு friends எல்லாம் சேர்ந்து போற மாதிரி நல்லா enjoy பண்ற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு கேட்டு இருந்தாங்களா நான் வேற

Coimbatore க்கு புதுசு அதான் எனக்கு தெரியல அதான் உனக்கு எத்தனா தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேக்கலாம் கூப்பிட்டன்

Coimbatore ல வந்து unlimited சாப்பிர மாதிரி போலாம்ல

especially non veg நல்லா சாப்பிடுவாங்க இங்க veg hotel னா அன்னபூர்ணா தான் போலாம் non vegetarian இவங்களுக்கு இவங்கள குட்டுன்னு போனா கட்டுப்படி ஆகணும். அந்த மாதிரி ஒரு hotel தேவைப்படுது

நீங்க இப்ப unlimited சாப்பிறீங்களா non veg சாப்பிட்டுக்கலாம் veg யும் சாப்பிட்டுக்கலாம்

இங்க Coimbatore ல வந்துட்டு இங்கனா பாரதி creation ல இருக்கும்ல தெரியாது உனக்கு

absolute பாரதி creation சொல்லுவாங்களே அதுவா barbequation தான் அது பெரு

food லாம் பாக்கும் போது அந்த தம்பிதுரை bill house ரோடு இருக்குல்ல அந்த உக்கடம் கிட்ட

ரெண்டு மூணு bill house இருக்கு சரி நான் பாத்துக்குறேன்

உக்கடம் தாண்டி right side ல ஏதோ ஒரு cut ல

seventh floor ல இருக்கும் அந்த hotel

கீழலாம் வந்துட்டு rooms இருக்கும் நினைக்கிறேன்.

compact அ ரொம்ப சின்னதா அந்த மாதிரி தான் இருக்கும் போல நீ சொல்றத படி பார்த்தா

hey அது வந்து அ seventh floor ல மட்டும் தான் இது இருக்கும் hotel

அந்த ஒரு floor னா குட்டிஅ தான் இருக்குமா அது

அதுல கீழையும் மேலையும் சேர்த்துனா எவ்ளோ பெருசு இருக்கும்

ம் அதாவது நம்ம இந்த girls and basin cake மேல உள்ளத விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அ இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் அது